அப்றோ உள்ள ரெண்டு பிளான்ட் வச்சிருக்காங்க.

உள்ள இருந்து வெளியே பார்க்கா அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாமே தெரியுது.

அதுக்கு முன்னாடி ஒரு ஒய்ட் கலர் டொயோட்டா கார் நிறுத்தி வச்சுருக்காங்க.

இங்க ஒரு பெரிய ஃபுட்பால் மைதானம் இருக்கு.

ஒரு டீம் ஒயிட் ஜெர்சியு இன்னொரு டீம் கிரீன் கலர் ஜெர்சியும் போட்ருக்காங்க.

அப்றோ உக்கார்ரதுக்கு நெறைய சேர்ஸ் போட்டு வெச்சிருக்காங்க.

அந்த எல்லா பூல்லிந்து தண்ணி நெறையா வந்துட்ருக்கு.

அப்ரோ கடைக்காரர் உள்ள நின்னுட்டு குடுத்துட்டுருக்காரு எல்லாமே.

அதுல ரெண்டு பேர் கலவெ கலக்கிட்ருக்காங்க ஒருத்தர் சும்மா நின்னு வேடிக்க பாத்துட்ருக்காரு.

இங்க ஒரு பெரிய மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு.

அவங்களோட போட்டோவு அவங்கள பத்தியு அங்க ஒரு போஸ்டர்ல எழுதிருக்கு.

அப்றோ அந்த ஸ்கூல்க்கு கிரீன் கலர் பெயிண்ட்ல பெயிண்ட் அடிச்சுருக்காங்க.

இங்க ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு.

அந்த கேக் கடைல மூனு டி_வி வெச்சிருக்காங்க கேக் டிஸ்ப்ளே பண்றதுக்காக.

சைடுல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு அதுல சாக்லேட் ஸ்ட்ராபெரினு நெறைய கேக் இருக்கு.

இந்தத் துணிக்கடைல மேல சாரீய கலர் கலரா அங்க தொங்க விட்ருக்காங்க.

உள்ள காஃபி போட்றதுக்கு டீ போட்றதுக்கு ஒரு மிஷின் இருக்கு.